நிறைய கபோர்டு ஷெல்ப் இருக்கு.

இது பாக்குறதுக்கு ஹோட்டல் மாதிரி இருக்கு.

டிஃப்ரன்ட் டிஃப்ரன்ட் லைட்ஸு யூஸ் பண்ணிருக்காங்க.

இது பாக்குறக்கு காடு மாதிரி இருக்கு.

இந்த பில்டிங்கில்ல நெறைய ஷாப் இருக்கு.

இங்க ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு ஹேர் கட் பண்ணிட்டுருக்காங்க.

இது பாக்கறதுக்கு கார்டன் மாதிரி இருக்கு.

இது ஒரு கட இதோட லெப்ட் சைடுல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு.

இந்த சிலுவைக்கு ரெண்டு சைடுலயும் போர்டும் இருக்கு.

இது பாக்க ஷாப் மாதிரி இருக்கு. இந்த ஷாப் ஷீட்டால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க.